தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே உள்ளன அதிவேகமாக பெருக மக்கள் தொகையும் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியும் நாம் பயன்படுத்தும் வாகனங்களின் குவையும் நீர் நீளம் மற்றும் காற்று தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே உள்ளனர் ஈர்ப்புத்தன்மையை மாற்றி பல்வேறு பகுதிக ரசாயனங்களை உயிரின மாற்றங்களை உருவாக்குகின்றன நிச்சயம் வரை மாசுபடுதல் என்கிறோம் மாசுபடுதல் தொடர்ந்து நடைபெற்றால் புவியின் உயிரினம் அனைத்தும் விரைவில் அழியக்கூடிய அபாயம் உள்ளது எனவே மாசுபடுதல் மற்றும் மாசுபடுதல் இருந்து பூமியை பாதுகாக்கும் வழிமுறை பற்றிய கருத்துகளை ஆசிரியர் மாணவர்கள் அனைவரும் அறிந்து கொள்வது மிகவும் அவசியம் காற்று மாசுபடுதல் புவியியல் உயிரினம் வாழ்வதற்கு வளிமண்டலம் இன்றியமையாதது பல வாய்வுகளை கலவை ஆகும் இது Nitrogen எழுபத்து எட்டு புள்ளி பூஜ்யம் ஒன்பது சதவீதம் Oxygen இருபது புள்ளி தொன்று ஒன்பது organ பூஜ்ஜியம் புள்ளி தொன்று ஒன்பது

ஒரு நாளைக்கு சுமார் இருபது ஆய்ரம் முறை சராசரி பதிநாரு கிலோ கிராம் காற்றை Oxygen உடன் வளிமண்டபத்தில் இருந்து பெற்று வெளியிடுகிறான் இக்காற்று அதுக்கு நாள் நச்சு காற்றாக மாசுபட்டுக் கொண்டே வருகின்றது மனிதன் சுவாசிக்கும் இந்த நச்சுக்காற்று அவனது உடல் நலத்தை பாதித்துக் கொண்டே வருகிறது வளிமண்டலத்தில் உள்ள காற்றின் கனிமம் மற்றும் கர்ம வேதிய பொருட்கள் ஆன மாசுபடுத்தும் பொருட்கள் திட திரவ மற்றும் வாயு நிலைகளில் வந்து கலக்கிறது Carbon dioxidechlorocarbonNitrogen oxide கந்தக கூட்டு பொருட்கள் ammonianitrocarbon மற்றும் இத்துடன் Krypton airosceles போன்றவைகள் மாசுக்களாக அதிகம் கலக்கிறது மாசுபடுதல் தன்மையும் அளவும் மாசுக்களின் தன்மை மற்றும் அளவைப் பொறுத்து அமைகின்றன இது இடத்துக்கு இடம் மனிதன் செயல்பாட்டுக் எர்பவும் இயற்கை சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுபடுகிறது காற்று இருவரின் மாசுபடுகிறது அவையானவை இயற்கை நிகழ்வுகளால் காற்று மாசுபடுதல் மற்றும் மனித நடவடிக்கைகளால் காற்று மாசுபடுதல் முதலில் இயற்கை நிகழ்வுகளால் காற்று மாசுபடுதலை பற்றி பார்க்கலாம் எரிமலை வெடித்ததால் வெளிப்படும் தூசி சாம்பல் புகை Carbon dioxide மற்றும் பல வாய்வுகள் வெளிப்படுவதாலும் விண்வெளியில் உள்ள எரி கற்கள் நீராவி போக்கில் காரணமாகவும் நுண்ணுயிரிகளில் இருந்து வெளிப்படும் Carbon dioxide மூலமும் நிலம் மற்றும் கடலில் இருந்து வெளிவரும் ஒப்பு மற்றும் மண் பொருட்களாலும் காற்று மாசுபடுகிறது மனித நடவடிக்கைகளால் காற்று மாசுபடுதலை பற்றி பார்ப்போம் வீடுகளிலும் தொழிற்சாலைகளிலும் குப்பைகளை எரித்து மூலமாகவும் வாகனங்களில் இருந்து வெளிவரும் புகையின் மூலமாகவும் காற்று மாசு படுகின்றது. சுரங்கங்களில் இருந்து தொழிற்சாலைகளில் இருந்தும் பெரிய நகரங்களில் இருந்தும் குவிக்கப்படுகின்ற திடக்கழிவு பொருட்களாலும் அணுக்கரு உலைகளிலிருந்து அணுசக்தி வெளி வருவதாலும் அணுக்கரு பிளவு போன்றவற்றால் ஏற்படும் கதிர்வீச்சாலும் வீடுகள் மற்றும் தொழிற்சாலையில் இருந்து வெளியேற்றப்படும் புகை வெப்பம் போன்றவற்றாலும் காற்று மிக வேகமாகவும் அதிக அளவிலும் மாசுபடுகிறது

வானிலை மற்றும் காலநிலை மாற்றம் . காற்று மாசுபடுதல் பல்வேறு வழிகளில் ஏற்படுவதன் காரணமாக நமது இருப்பிடத்திலும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் உலக அளவில் காலநிலையில் மற்றும் வானிலை மாற்றங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. குளிர்சாதன பெட்டியிலிருந்து மற்றும் நவீனப் பொருட்களில் இருந்தும் வெளியேறும் Chloroplorocarbon வளிமண்டலத்தில் உள்ள Ozone மண்டலத்தை வேகமாக பாதித்து வருகிறது இதன் காரணமாக. புவியின் மேற்பரப்பில் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது இதன் விளைவாக Arctic undertic போன்ற இடங்களில் உள்ள பனிப்பாறைகளையும் பணிப்படைவுகளையும் உருக வைக்கிறது இதனால் கடலில் மட்டும் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது கடலுக்குள் உள்ளே உள்ள பல தீவுகள் மற்றும் கடலோரப் பகுதிகள் கடலில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டு உள்ளது. பசுமையின் பசுமை இல்ல நிகழ்வு Carbon dioxide மற்றும் பல வாயுக்கள் தொடர்ந்து வழி மண்டலத்தில் சேர்ந்து வருவதால் வளிமண்டலத்தில் உள்ள பசுமை இல்ல விளைவு அதிகமாக வருகின்றது புகைமூட்டம் பரவல் வாகனங்களில் இருந்தும் தொழிற்சாலைகளில் இருந்தும் வெளியேறும் புகையான Carbon monoxideKanda ka dialogues மற்றும் nitrogen oxide பனிமூட்டத்தோடு சேரும்போது புகைமூட்டம் தோன்றுகிறது இது மனித உடல்நலத்திற்கு கேடு விளைவிக்கிறது மலைப்பொழிவின்போது மழை நீருடன் கலந்து வரும் அமிலத்தே அமில மழை என்று அழைக்கிறோம் இது பெரும்பாலும் Sulphur oxide மற்றும் nitrogen oxide ஆகியவற்றால் தோற்றுவிக்கப்படுகிறது நீரின் PH மதிப்பு ஏழு புள்ளி பூஜியம் இரண்டால் நல்லது இதற்கு குறைவாக இருந்தால் நீர் அமிலத்தன்மை அதிகம் கொண்டதாக இருக்கும் இதற்கு அதிகமாக இருந்தால் காரத்தன்மை கொண்டதாக மாறிவிடும் PH மதிப்பு நன்கு புள்ளி பூஜியத்திற்க்கும் அதற்கு கீழே சென்றால் அண்ணீரை பயன்படுத்துவதற்கு மிகவும் மோசமான உடல்நல கேடு தோற்றுவிக்கும் மனிதனுக்கு ஏற்படும் உடல்நல சீர்கேடு Karbonn monoxide பெருமளவில் மாசுபடுத்தும் காரணியாகும் இது மனித ரத்தத்தில் உள்ள hemoglobin உள்ள மூலக்கூறுகளின் oxygen விட சுமார் இருநூறு மடங்கு வேகமாக கலைக்கிறது இதனால் நமக்கு மூச்சு திணறல் ஏற்படுகிறது வளிமண்டலத்தில் உள்ள Ozone அடுக்கு துளைகள் ஏற்பட்டு உள்ளன அத்துளைகளின் வழியாக வெளியேறும் சூரிய கதிர்வீச்சில் உள்ள புற ஊதா கதிர்கள் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் புற்று நோய்கள் தோற்றுவிக்கிறது தாவரங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் Ozone மண்டலம் தொடர்ந்து Carbon பொருட்களால் பாதிக்கப்படுவதால் அதிலிருந்து வெளிவரும் புற ஊதா கதிர்கள் தாவர மண்டலத்தை பெரிதும் பாதிக்கின்றன குறிப்பாக தாவரங்களின் பச்சையும் தயாரிக்கும் திறன்

அவற்றை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது மிக அவசியம் நமது வாழ்க்கைக்கு உகந்த சூழ்நிலை தோற்றுவித்தல் நமது கடமை அதற்காக கீழ்கண்ட சில உத்திகளை நாம் கையாள வேண்டும் அவையானவை அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்களின் மூலம் பொதுமக்கள் அனைவருக்கும் மாசுபடுதல் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் இரண்டாவது

பயன்பாட்டினை குறைக்க செய்தல் நான்கு வளிமண்டலத்தில் மாசுபொருட்கள் சேராமல் இருக்க கூடிய வழிமுறைகளை ஆராய்தல். அடுத்தது நீர் மாசுபடுதலை பற்றி காணலாம் உயிரினங்களுக்கு மிகவும் அடிப்படையான தேவைகள் ஒன்று நீர் ஆகும் நாம் வாழும் பூலேமிய உள்ள புவியில் மொத்த நீரில் உள்ள ஒரு சதவீதம் தான் சுத்தமாக நீராக உயிரினங்களுக்கு கிடைக்கிறது நிலத்தடி நீர்மூலம் பெருமளவில் நீர் கிடைத்தாலும் வளர்ந்து வரும் மக்கள் தொகை காரணமாகவும் தொழிற்சாலை நீர் தேவை அதிகரிப்பினாலும்நீரின் அளவு குறைவதோடு உயிரினங்களுக்கு கிடைக்கிறது நீரின் தரமும் புரிந்து கொண்டே வருகிறது நீர் மாசுபடுதலால் அதை உட்கொள்ளும் மனிதனும் விலங்குகளும் பல்வேறு உடல் நலம் கேட்டை அடைகின்றன நீர் மாசுபடுதல் கீழ்க்கண்ட வழிகளில் ஏற்படுகிறது இயற்கை மண்ணரிப்பு எரிமலை வெடிப்பு நிலச்சரிவு உயிரினங்கள் அழுகிப்போதல் ஆகியவற்றால் நீர் மாசுபடுதல் ஏற்படுகிறது ஆறுகள் அடித்து வரும் பொருட்களும் கடத்தி வரும் பொருட்களும் நீரில் கலந்து நீர் தூய்மையை கேட்டு தோற்றுவிக்கிறது மனித நடவடிக்கைகள் மனிதனின் அன்றாட நடவடிக்கைகள் மூலம் நீர் மாசுபடுதல் அதிகமாக நடைபெறுகிறது இவை தொழிற்சாலை கழிவுகள் விவசாய கழிவுகள் பெருகிவரும் நகரமாயமாதல் ண கலாச்சாரம் கட்டமைப்புகள் ஆகியவற்றால் ஏற்படும் ஆகும் மேலும் நகரத்தில் சாக்கடைகள் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் ரசாயன உரங்கள் மற்றும் மருந்துகள் மூலமாகவும் பழைய மக்கள் சமய கலாச்சாரங்களை வழக்கு ஒன்றும் குளங்களில் கால்நடைகளை குளிப்பாட்டுவதும் குப்பை கூடங்களை குணங்களிலும் ஆறுகளிலும் கொட்டுவதாலும் நீரின் தன்மை பெரிதும் பாதிக்கப்படுகிறது நீர் மாசுபடுதலை தோற்றுவிப்பவை நீர் மாசுபடுதல் தோற்றுவிப்பவை தொழிற்சாலைகளில் இருந்து வருபவை விவசாயத்தின் மூலம் வருபவை நகரத்தின் மூலம் வருபவை இயற்கையின் மூலம் வருபவை நீர் மாசுபடுதல் வகைகள் நீர் மாசுபடுதல் ஏற்படும் விதத்தில் இருந்து அவற்றை கீழ்கண்டவாறு வகைப்படுத்தலாம். நிலத்தின் மேல் உள்ள நீர் மாசுபடுதல் ஏரிகளில் உள்ள நீர் மாசுபடுதல் நிலத்தடி நீர் மாசப்படுதல் கடல் நீர் மாசுபடுதல் என நான்கு வகையாகும் அரசு நிறைய புதிய திட்டங்களை செயல்படுத்தியும் மக்களுக்கு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் தான் இதனை கட்டுப்படுத்த முடியும் அடுத்ததாக நிலம் மாசுபடுதல் உயிர்க்கோளத்தில் உள்ள உயிரினங்களுக்கு நீரை போன்று நிலத்தை உள்ள மண்ணும் அவசியமாக தேவைப்படும் பொருளாகும் மண் வளமாக இருந்தால் தான் பயிர்கள் பெருமளவில் பயிரிட முடியும் வளமான மண்ணில் இருந்து தான் உயிரினங்களுக்கு தேவைப்படும் உணவுப் பொருட்களை விளைவிக்க இயலும் மண் தோன்றுவதற்கு நீண்ட காலம் தேவைப்படுகிறது ஒரு இரண்டு அறை சென்டிமீட்டர் ஒரு அளவு முன் தோன்றுவதற்கு ஆயிரம் ஆண்டுகள் ஆகும் என கணக்கிடப்பட்டுள்ளது மனித நடவடிக்கைகளாலோ அல்லது இயற்கை வழி இல்லையோ மண்ணின் தரம் குறைந்தல் அதனை நிலம் மண் மாசுபடுதல் என்கிறோம் இதில் மண் அரிப்பினாலும் தாவரங்களில் உள்ள சத்துக்கள் குறைவதாலும் மண்ணில் உள்ள நுண்ணுயிரி குறைவதாலும் ஈரப்பதம் மென்மையாலும் தோன்றுகிறது மேலும் மிக அதிகமாக பயன்படுத்தப்படும் ரசாயன உரங்கள் பூச்சி மருந்துகள் போன்றவற்றாலும் மாசுபடுதல் நீர் தேங்குவதாலும் காட்டுக்கு ஏற்படுவதாலும் நகரங்களில் குவிக்கப்படும் கழிவு பொருட்களாகும் மாசுக்கள் அதிகம் ஆக்கப்பட்டு வருகிறது நிலம் அல்லது மண் மாசுபடுத்தும் காரணிகளை கீழ்க்கண்டவாறு வகைப்படுத்தலாம் பௌதிக கூறுகள் மண்ணெடுத்து மலையளவு வெப்பநிலை காற்று தாவரங்கள் மூலம் பரவுதல் மண்ணின் தன்மை போன்றவைகளால் உயிர்கள் மூலம் உன்னுயிரிகள் தேவையற்ற தாவரங்கள் வீட்டு விலங்கிலிருந்து வெளியேறும் உண்ணும் உயிர்கள் போன்றவை தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் புகைகள் வாகனங்களில் இருந்து வரும் புகை வீடுகளில் இருந்து வெளியேறும் புகை அமில மழை போன்றவை விவசாய உற்பத்தியை பெருக்குவதற்கு பயன்படுத்தப்படும் ரசாயன உரங்கள் மற்றும் மருந்துகள் போன்றவை

நிலமிட்டா என்ற நோய் நரம்புகள் வலுவிளக்க செய்வதாக கண்டறியப்பட்டுள்ளது இந்த பாதரசத்தின் விளைவாக இந்தியா மற்றும் அமெரிக்கா ஐக்கிய நாடுகளிலும் காணப்படுகிறது மனித நடவடிக்கைகளாலும் புவி செயல்பாடுகளாலும் எரிமலை வெடிப்புகளாலும் வெயிலில் வருகிறது பாதரசம் மற்றும் பாதரசத்தல் ஏற்படும் விளைவால் அதிகம் இருந்தால்

ஆழ்கடல் பதிவுகளிலும் காணப்படுகிறது உலகில் மொத்த பாதரசத்தின் அளவு பத்து கிராம் என கணக்கிடப்பட்டுள்ளது இவற்றில் பத்து முதல் பதினைந்து சதவீத பாதரச வெளிப்பாடு மனித நடவடிக்கைகளால் வெளியேறுகிறது குறிப்பாக மின் மற்றும் மின்னணு தொழிற்சாலைகளால் வெளியேறுகிறது வரும் கழிவுகளை சுற்றுச்சூழலுக்கு உயிர் வாழ்வதற்கு மிகவும் இடையூறாக அமைந்துள்ளது அடுத்ததாக Plastic கழிவுகளை பற்றி காணலாம் Plastic க் கழிவுகளினால் புழ்லே அமைப்பிற்கும் மனித அமைப்பிற்கும் மிகுந்த கேடு விளைவிக்கிறது இந்தியாவில் சுமார் நான்கு முதல் ஐந்து சதவீதம் Plastic க் கழிவுகள் தோற்றுவிக்கப்படுகிறது Plastic க் கழிவுகள் கீழ்கண்ட பிரச்சனைகளை தோற்றுவிக்கிறது Plastic க் கழிவுகள் அழிவதில்லை மண்ணில் நீர் வடிந்து செல்வதை தடுக்கிறது கழிவு நீர் குழாய்களையும் வீட்டிற்கு பயன்படும் குழாய்களையும் அடித்துச் செல்கிறது மேலும் பிளாஸ்டிக் கழிவுகள் எரிக்கப்படும் ப ொழுது, அதிகமான கரியமில வாயு வளிமண்டலத்தில் கலந்து, புவி வெப்பத்தை அதிகரிக்கப்படுகிறது. இதனை தடுக்கும் முறைகள் Plastic பொருட்கள குறை ந்து குறை த்துக் கொள்ளுதல், மீண்டும் பயன்படுத்துதல், மறுசுழற்சியில் பயன்படுத்துதல் பனை, தெ ன்ன ஓலை களால் செ ய்யப்பட்ட பொருட்கள பயன்படுத்துதல் போன்றவை, வழிமுறை களை பின்பற்ற வலியுறுத்தப்படுகிறது Plastic பொருட்கள கொண்டு, சாலைகள் போடும் புதிய தொழில்முறை, கண்டறியப்பட்டு, பயன்படுத்தப்படுகிறது. நிலம், மண் மாசுபடுவதால், மனிதனுக்கு, மிகவும் அவசியமான, உணவு உற்பத்தி பாதிக்கப்படுகிறது மே லும் சில இடங்களில், நிலங்களை பயன்படுத்த முடியாத நிலை கூட ஏற்படுகிறது. மண்ணின் வளம் காக்க, தகுந்த நடவடிக்கை கள ோடு, மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும், மிகவும் அவசியமாகும் அடுத்ததாக, நாம் ஒலி மாசுபடுதலை பற்றி காணலாம். அதிகமான சத்தத்தின் காரணமாக, மனிதனுக்கு ஏற்படும் மனச்ச ோர்வு, மற்றும் மன அமை தியின்மையை ஒளி மாசுபடுதல் என்கிற ோம் இது இயற்கை யாகவும், மனித நடவடிக்கை கள் மூலமாகவும் த ோற்றுவிக்கப்படுகிறது. மிக வே கமாக வளர்ந்து வரும் த ொழில் வளர்ச்சி மற்றும் நகரமயமாக்குதல், ப ோன்ற மனித செ யல்பாடுகளால், ஒலி மாசு த ோற்றுவிக்கப்படுகிறது அதிக அழுத்தமும், தீவிரமும் க ொண்ட ஒளியை த்தான், மாசுபட்ட ஒளியாக கருதப்படுகிறது. ஒளி அளவானது, decibel என்ற அழகால், அளவிடப்படுகிறது கீழ்கண்ட அட்டவணை யை ஊற்று நாம் பற்றி காணலாம். பூஜ்ஜியம் முதல் முப்பது decibel. மிகவும் மெ துவான ஒளி. ஐம்பது முதல் ஐம்பத்தி ஐந்து decibel தூக்கத்தை க் கலை க்கும் சத்தம். அறுபது முதல் த ொண்ணூறு decibel சாதாரணமாகப் ப ோடு சத்தம். த ொண்ணூறு முதல் த ொண்ணூத்தி ஐந்து decibel, மாற்ற நரம்பியல் தாக்கத்தை த ோற்றுவிக்கும் சத்தம். நூற்றி ஐம்பது முதல், நூற்றி அறுபது. decision . சில விலங்குகளின் உயிருக்கு, ஆபத்து விளை விக்கக் கூடிய சத்தம். ஒலி மாசுபடும் விதத்தை வை த்து, கீழ்க்கண்ட வகை களில் பிரிக்கலாம் இயற்கை யை த ோன்றுபவை இடி, மிக வே கமாகவசுீ ம் காற்று, புயல், ஆலங்கட்டி மழை, இடியுடன்கூடிய காற்று, நீர்வழ்ீ ச்சி, அதிகமலை ப ோன்றவை விலங்குகளின் சத்தம், மனிதர்களின் நடவடிக்கை கள். சத்தமாக சண்டை யிடுதல், பாடுதல், சிரித்தல் ப ோன்றவை . செ யற்கை யாக த ோன்றுபவை மனிதனின் செ யல்பாடுகளான, மிகுந்த சப்தத்துடன், இசை க்கருவி வாசித்தல், பட்டாசு வெ டித்தல், விமான ஒலி, த ொழிற்சாலை களில் இருந்து வரும் ஒலி, ஆவணங்களை த ோற்றுவிக்கும் ஒளி, ப ோன்றவை. ஒளி மாசுபடுதலால், ஏற்படும் விளை வுகளை பற்றி காணலாம் நிர்ணயிக்கப்பட்ட ஒளி அளவுக்கு மே ல் ஏற்படும் ஒலிகள் சிறிய இடர்பாடுகளில் இருந்து நிரந்தரமாக காது கே ளாமை நிலை க்கு தள்ளிவிடும் தன்மை க ொண்டது எனவே இந்த விளை வுகளை த ோற்றுவிக்காத வண்ணம், நமது ஒவ்வ ொரு செ யல்களை யும், கண்காணித்து நடந்து க ொள்வது, அனை வருக்கும் நலமானது. நகரமயமாதல், வளர்ந்து வரும் மக்கள் த ொகை யின் பெ ருக்கமும், தே வை யும், மனிதர்களை, நகரத்தை ந ோக்கி, குடிபெ யரச் செய்கிறது. இதன் காரணமாக, நகரங்கள், மிக வே கமாக வளர்ந்து வருகிறது. இது, நிறை ய சூழ்நிலை கே டை, த ோற்றுவிக்கிறது. நகரத்தின் கட்டிடங்களுக்கு, பயன்படுத்தும் ப ொருட்களும், நடை பாதை களாலும், இந்த நிலமும், வெ ப்பம், சமநிலை பாதிக்கப்படுகிறது.

காற்று மிகவும் வே கமாக பாதிக்கப்பட்டு, அதிகமான carbon dioxid eஐ உட்க ொள்ள வே ண்டிய நிலை ஏற்படுகிறது. மே லும், காற்றில் கலக்கும் மாசுக்களால் பார்க்கும் திறன், மிகவும் குறை ந்து வருகிறது வாகனங்களிலிருந்து வரும் புகை, த ொழிற்சாலை களில் இருந்து வரும் புகை, வடுீ களில் இருந்துவரும் புகை, மற்றும் chloro chloroquarbon ப ோன்றவை களால், கனியுடன் சே ரும்ப ோது, புகை மூட்டத்தை த ோற்றுவிக்கிறது இது மிகவும் நச்சுத்தன்மை க ொண்டது. சில நே ரங்களில் உயிரிழப்பு நே ரிடவும் இது காரணமாக அமை கிறது. சுற்றுச்சூழலின் தரம் குறை தல். சுற்றுச்சூழலின் தரம் குறை தல் என்பது சூழ்நிலை யில்தான் வசிக்கும் இடத்தில் இருந்து, அந்தப் பகுதியிலும், உலக அளவிலும், இயற்கை மாற்றங்களாலும், மந்த நடவடிக்கை களாலும், குறை ந்து க ொண்டே வருகிறது பசுமை இல்லை இளை வு. Carbon dioxide ப ோன்ற வாயுக்கள், களி களிமண்டலத்தின் ஒரு ப ோர்வ ப ோல படர்ந்து, புவியிலிருந்து, வெ யில் செ ல்லும் வெ ப்பத்தை தடுத்து, த ொடர்ந்து வெ ப்பநிலை யை, புவியில் அதிகரிக்க செ ய்கிறது. இதனை, பசுமை இல்லை விளை வு என்று அழை ப்பர் இந்த நிலை க்கு காரணமாக இருக்கும் வாயுக்களை, பசுவும் இல்லை வாயுக்கள் என்றுஅழை க்கப்படுகிறது இந்தவாயுக்களை, சூரிய கதிர்வச்ீ சை ஊக்குவிக்கிறது . ஆனால், புவியில் இருந்து வெ ளியில் செ ல்லும் கதிர்வச்ீ சு எடுத்துக் க ொள்கிறது இதனால், புவியின் மே ற்பரப்பும், அதற்கு அருகாமை யில் உள்ள வளிமண்டலமும், த ொடர்ந்து வெ ப்பமடை கிறது காடுகள் அழிதல் . காடுகள் மனிதனுக்கு, பல வழிகளில் மிகுந்த உதவி புரிகிறது. நமக்கு நமக்குத் தே வை யான கச்சாப் ப ொருட்களை யும், மரங்களை யும் தருவத ோடு, விலங்குகள், பறவை கள், நுண்ணுயிரிகள் ப ோன்றவற்றிற்கு, வாழிடமாக அமை ந்துள்ளது மே லும், காடுகளால் வளிமண்டலத்திற்கு Oxygen சே ர்க்கப்படுகிறது. மண் அரிப்பு தடை செ ய்யப்படுகிறது. மற்றும் மழை ப ொழிவதற்கு உதவுகிறது. ஆனால், மனிதன். விவசாயம், நெ ய்தல், த ொழில் ப ோன்றவற்றை நிலை யாக செ ய்ய ஆரம்பித்ததிலிருந்தே, காடுகளுக்கு ஆபத்து நிகழ ஆரம்பித்து விட்டது

சூழ்நிலை, சமநிலை யில் மாற்றம் ஏற்படவும், வலி உண்டாகிறது. வெ ப்பமண்டல பகுதியிலும், மிக வெ ப்ப மண்டல பகுதியிலும் உள்ள நிறை ய, வளர்ந்து வரும் நாடுகள், விவசாயத்திற்காக

ஆனால், இந்த நிலை யில், இருபது புள்ளி நான்கு சதவதீ ம் குறை வாகவே உள்ளது. இதனை ஈடுகட்ட, காடுகள் வளர்க்கப்பட வே ண்டும் அதற்கான விழிப்புணர்வை மக்களிடத்தில் த ோற்றுவிக்க வே ண்டும் உலக அளவில் ஏழு புள்ளி மூன்று பில்லியன் hectare அளவு வெ ப்பமண்டல காடுகள், ஒவ்வ ொரு வருடமும் அழிஞ்சு வருகின்றன ஒவ்வ ொரு நிமிடத்திற்கும் பதினான்கு hectare காடுகள் அழிஞ்சு வருகிறது. இந்தியாவில் ஒவ்வ ொரு வருடமும் ஒன்று புள்ளி மூன்று பில்லியன் hectare அளவு காடுகள் குறை ந்து க ொண்டே வருகின்றன காடுகள் அழிவதற்கான முக்கிய காரணங்கள் விவசாய விரிவாக்கம், மலை, காடுகளில் விவசாயம் செ ய்தல், மே ய்த்தல் த ொழில், விறகிற்காக அளித்தல், கட்டுமான ப ொருட்களுக்காக அளித்தல் காடுகள் அழிவதால் ஏற்படும் விளை வுகள். காடுகளை அழிப்பதன் மூலம், உயிரின சமநிலை மிகவும் பாதிக்கப்படுகிறது. மே லும் வளிமண்டலத்தில் ஈரப்பதம், வெ ப்பநிலை, மழை அளவு ப ோன்றவை மாற்றத்திற்காக உள்ளாகி உள்ளது

மண்ணின் தரம் குறை த்தல் மற்றும் மண்ணரிப்பு ஏற்படுதல் காலநிலை மாற்றங்கள், இயற்கை வாழ் உயிரினங்களின் அழித்தல், மாசுபடுவதை தடுக்கும் நிலை, குறை ந்து செ யல்படுதல் காடுகளை பாதுகாத்தல், சூழ்நிலை சீர்கே ட்டை தடுத்து, மனிதன் நலமுடன் வாழ தகுந்த சூழ்நிலை யை ஏற்படுத்த, கீழ்கண்ட செ யல்முறை களை மே ற்க ொள்வது, இன்றை ய முக்கிய தே வை யாகும்.

புவியில் உள்ள தாவரங்கள், விலங்குகள் ஆகியவற்றில், முப்பது சதவதீ த்தை யும் க ொண்டுள்ள, Amazon ஆற்றுப்படுகை, அதிகரித்துவரும் வெ ப்பநிலை யாலும், காடுகள் அழிக்கப்படுவதாலும் எதிர்வரும் இரண்டாயிரத்திமுப்பதில், சுமார்அறுபது சதவதீ காடுகளை இழந்து விடும் என கணக்கிடப்பட்டுள்ளது. அனை த்து தரப்பு மக்களும், மர்ம வளர்த்தலின் பயன்பாடுகளை யும், மரம் வளர்ப்பின் பயன்களை யும், காடுகளால் நலம் பெ றும் பயன்களை யும் பற்றியும், நல்ல விழிப்புணர்வை யும், உதவிகளை யும் செ ய்வது அவசியம் புவியின் வெ ப்பம் அதிகரித்தல். கடந்த ஆயிரம் ஆண்டு கணக்கின்படி, புவியின் வெ ப்பநிலை, அதாவது, தரை காற்றின் வெ ப்பநிலை யானது, பத்து ஆண்டுகளில் இருந்து, நூறு ஆண்டுகளுக்குள், பூஜ்ஜியம் புள்ளி அறுபத்தி ஒன்பது celsius என்ற விதத்தில், வே றுபட்டு அதிகரித்து வருகிறது. கடந்த நூற்றி நாற்பது வருடங்களில், உலக அளவின் கணக்கின்படி, புள்ளி கூட்டல் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஐந்து ஒன்பது செ ல்சியஸ் என்ற விதத்தில் உள்ளது. இந்தியாவில் சராசரி வெ ப்பநிலை, பத்த ொன்பதாம் நூற்றாண்டில், சுமார் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டிலிருந்து, பூஜ்ஜியம் புள்ளி அறுபத்தி ஒன்பது celsius ஆக, உயர்ந்துள்ளது. கடந்த பத்து ஆண்டுகளில், பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு முதல், பூஜ்ஜியம் புள்ளி மூன்று degree Celsius ஆக, உயர்ந்திருக்கிறது. என கணக்கிடப்பட்டு இருக்கிறது. ம ொத்தத்தில், இருபதாம் நூற்றாண்டுதான், அதிக வெ ப்பநிலை உயர்வை க ொண்டதாக, அமை ந்துள்ளது புவியின் வெ ப்பம் அதிகரித்தாலும், மிகவும் முக்கிய பங்கு வகிப்பது. carbon dioxideOzone, methane, chloroflocarbon, carbon dioxide மற்றும் nitroxoxide இவை கள்தான் பசுமை இல்லை விளை வுகளை த ோற்றுவிக்கும் வாயுகள் ஆகும். இதனால் ozone படலம் மிக வே கமாக தாக்கப்படுகிறது

இந்தியாவில் செ ன்னை, க ொல்கத்தா, பெ ங்களூர், மும்பை ப ோன்ற நகரங்களில் இவ்வகை கழிவுகளின் தாக்கம் அதிகரித்து வருகிறது புவி வெ ப்பமடை வதால், உயிரினங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள். புவி, வெ ப்பமடை தல் காரணமாக, வனவிலங்குகளும், சுற்றுச்சூழலும் மிகவும் ம ோசமாக பாதிக்கப்பட்டு வருகிறது அறிவியல் அறிஞர்களால், ஆயிரத்தி த ொள்ளாயிரத்தி எழுவதில் வெ ளிவந்த கட்டுரை களை ஆராய்ந்து பார்த்ததில், த ொண்ணூறு சதவதீ த்திற்கும் மே லான, சுற்றுச்சூழல் கே டுகளும், இடை யூறுகளும், மனித நடவடிக்கை களினால்தான், நடந்து வருகிறது என கூறுகின்றனர்.

அதிக உலக இயற்கை பாதுகாப்பு கழகம் வெ ளியிட்டுள்ள அறிக்கை யில் சுமார் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஆறு வகை பறவை இனங்கள் ஆபத்துக்குள்ளாகி இருக்கிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவில் சுமார் எண்பத்தி எட்டு வகை பறவை கள், ஆபத்து நிலை யில் உள்ளது என குறிப்பிடப் பட்டுள்ளது. கணினி மற்றும் இலை, இணை ய வலை பின்னல் பயன்பாட்டால், சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் தாக்கமும், அதிகமாக உள்ளது என்று, America ஆய்வு நிறுவனம் ஒன்று, கூறி கூறியுள்ளது எனவே, ஒரு America ஆய்வு நிறுவனத்தை சார்ந்த, cortner என்பவர், தனது ஆய்வின்படி, தகவல் த ொழில்நுட்பத்துறை, புவியியல் ம ொத்த கரிமலை வாயு, பங்களிப்பில் இரண்டு சதவதீ ம் பங்கை வகிக்கிறது எனதெ ரிவிக்கின்றார். எனவே, நாம் இயற்கை வாயு ப ோன்ற எளிய அந்த எரிப ொருட்களை பயன்படுத்துவதை குறை ப்பது நமக்கு நல்லதாகும் இந்தியாவில் மாசுபடுதல் அதிகமாக உள்ள இடங்கள் இந்தியாவில் மத்திய சூழல் கட்டுப்பாட்டு வாரியம் இருபத்தி நான்கு மிக முக்கியமான மாசுபடுதல் பிரச்சனை உள்ள இடங்கள் கண்டறிந்துள்ளது அதில், முதலிடத்தில் Karnataka உள்ளது நாம் மாசுபடுதலை, குறை க்கவில்லை என்றால், நமது உயிருக்கும், அனை த்து விலங்கினங்களுக்கும் , அதிக அளவிலான பாதிப்பு ஏற்படும் என்பதை, நாம் உணர்ந்து க ொண்டு, அனை வருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வே ண்டும். நாமும் நல்வழியில் செ ல்ல வே ண்டும். நம்மை யும், நம் நாட்டை யும், நம் நாட்டில் உள்ள எல்லா உயிரினங்களை யும், நாம் பாதுகாப்பது நமது கடமை யாகும் Hi . ஆஹ் வாங்க ma'am. ஹம் school ளுக்கு வர சொல்லி இருந்தீங்க! ஆமா, இப்ப parents teachers meeting போயிட்டு இருக்கு அதுக்காக வர சொல்லி இருந்தோம்.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

சேரி okay miss சொல்லுங்க எப்படி miss ஒழுங்கா படிக்கிறானா? ஆஹ் நல்லா படிக்கிறான் ma'am நல்லா இருக்காங்க activities லா நல்லா இருக்கு.

ஆனா, கொஞ்சம் வந்து எழுதும் போது கொஞ்சம் slow வா எழுதுறாங்க மத்தபடி வந்து okay தான் எல்லதுளையுமே marks சும் நல்லா எடுத்து இருக்காங்க போன test ல எல்லாமே, Report லா காட்டுவோம் நீங்க பாருங்க அவுங்க எழுதுன test papers லா. ஹம் சரி okay ma'am.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 Okay miss இப்ப நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் அவன் answer பண்றானா ஏன்னா? நான் வீட்ல கேட்டேனா எதுமே answer பண்ண மாட்டேன்குறான், miss என்ன சொல்லிகுடுதாங்கன்னு கேட்டாலும்,

ஆமா, இல்ல இல்ல பண்றாங்க, அவுங்க கொஞ்சம் பசங்க கூட சேந்து உட்காந்துட்டு இருக்காங்கள ஒருத்தர் பண்ணும் போது இன்னொருத்தரும் automatic கா வந்து பேசுவாங்க. Answer லா பண்றாங்க அதலாம் problem இல்ல கொஞ்சம் தீடீர்னு கொஞ்சம் active வா ஆயிடுறாங்க கொஞ்சம் பசங்க கூட அமக்கலம் பண்றது அதலாம் அப்பறம் சாப்பிடும் போது snacks சாப்பிடுங்கனா, அது சாப்பிட கொஞ்சம் delay ஆகுது. எழுதும் போது கொஞ்சம் ரொம்ப slow வா எழுதுறாங்ககிறுக்குற மாதிரி அப்படியே, நம்ம பக்கத்துல உட்காந்த கொஞ்சம் எழுதுறாங்க இல்லைனா slow வா எழுதுறாங்க நீங்க கொஞ்சம் வீட்ல வந்து பாக்கணும் ma'am.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

அதனால தான் நீங்களும் கொஞ்சம் வீட்ல வந்து பாத்துக்கணும் எப்படி இருக்காங்க and குடுக்குற home works ச அதலாம் நீங்க daily எழுத வைக்கணும் உங்களுக்கு எதுனா complains இருக்கா ma'am. அதான் ma'am வீட்ல வந்துட்டு இப்போ school விட்டு வீட்டுக்கு வந்துட்டானா வீ ஆஹ் miss சு என்னாடா சொல்லி குடுத்தாங்க அப்படின்னா எதுமே வாய திறந்து சொல்ல மாட்டேன்குறான் அப்பறம் என்ன homework னாலும் எதுமே சொல்ல மாட்டேன்குறான். அதான் எனக்கு doubt டா இருக்கு so இங்கயே நம்மள்டையே எதுமே சொல்ல மாட்டேன்குறான், அங்க பேசுறானா அப்படி ஒரு active வா இருக்கானா? அப்படின்னு கேக்கலாம், Okay ma'am okay ma'am active வா தான் இருக்காங்க ஒரு சில நேரத்துல தான் அவுங்க கொஞ்சம் dull ஆயிடுவாங்க நாங்க எதுனா activities மாதிரி குடுத்தோம்னா அதுக்கு அப்பறம் active வா ஆயிடுவாங்க, கொஞ்சம் வந்து slow வா பண்றாங்க எல்லா பண்றது எல்லா கொஞ்சம், நாங்க homework அதுக்கு தான் திருப்பி திருப்பி repeat பண்ணிட்டே இருப்போம் அவுங்களுக்கு homework note ல எழுதி குடுத்து உங்களுக்கு அத send பண்றோம், பக்கத்துல உட்கார வச்சு நீங்க daily எழுத வச்சாதான் அது அவுங்களுக்கு practice சா ஆகும். Okay okay ma'am இங்க வீட்ல எழுதுறப்ப correct டா எழுதுறான் ஏன்னா? நானு, மிரட்டி மிரட்டி எழுத வைக்கிறேன்னா நல்லா எழுதுறான் நீங்க கொஞ்சம் அங்க வந்துட்டு நீங்க அதாவது நீங்க ஆஹ் jolly யா இருக்கனாலகூட அவன் அங்க அப்படி இருக்கலாம்.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

ஒரு பசங்க கொஞ்சம் dull லா இருப்பாங்க ஒரு பசங்க கொஞ்சம் இதுவா இருக்காங்க அதுக்கு ஏத்தமாதிரி கொஞ்சம் பயந்து பயப்படுவாங்க teachers னாலயே வீட்ல இருக்கவுங்களுக்கு பயப்பட மாட்டாங்க teachers னா தான் பயப்படுவாங்க அதான் நான் எல்லாத்துக்குமே வந்து correct டா தான் போயிட்டு இருக்கான்.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 Common னா ஒருத்தர் ரெண்டு பேர் எழுதலைன்னா அவுங்க கிட்ட உட்காந்து சொல்லலாம் எல்லாரையும் பாக்க முடியாது at a time ல அதனால சொல்லும் போது சில நேரத்துல full லா சிரிக்கிறான் அந்த மாதிரி பண்றது கொஞ்சம் திடீர்ன்னு அமக்கலம் பண்றது அந்த மாதிரிலா பண்ணிட்டு இருக்கான்.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 ஆஹ் சரிங்க ma'am அப்படி தான் சொல்லி மிரட்டிட்டு இருக்கேன். நான் சொல்லுவேன், எழுதுரப்பவே நான் சொல்லுவேன் miss சுக்கு phone பன்னவாடா, வேணாம் வேணாம்மா phone பண்ணாதிங்க வேண்டாம் நான் எழுதுறேன் miss சு திட்டுவாங்க நீங்க phone பண்ணாதிங்க அப்படின்னு சொல்லுவான் so அதனால தான் உங்க பேர வச்சு தான் அவன மிரட்டி மிரட்டி எழுத வச்சிட்டு இருக்கேன்.

நீங்க கொஞ்சம் jolly யாவே அவுங்கள guide பன்னுனிங்கனா அவுங்களுக்கு இன்னும் உங்ககிட்ட comfort zone வந்து easy யா கிடைக்கும், எங்களைவிட என் பொண்ணுமே LKG படிக்கிறா வேற school ல ஆனா அவ வந்து, Miss கிட்ட என்ன சொன்னாலும் okay okay ன்னுவா என்கிட்ட வந்து எதுமே செய்ய மாட்டா, எதுமே படிக்க மாட்டா ஒரே அமக்கலம் தான் நான் கூப்ட்டு உட்காந்து படிக்கவைக்கனும்ன்னா ரொம்ப கஷ்டம். ஆனா படிச்சா பத்து நிமிஷத்துல படிச்சிடுவாங்கா ஆனா படிக்க வைக்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய task தான் நான் முப்பது பேர சமாளிக்கிறேன் வீட்ல ஒருத்திய சமாளிக்க முடியல என்னால அதனால அது அப்படிதான் இருக்கும். நீங்க கொஞ்சம் healthy foods சா அவனுக்கு கொஞ்சம் குடுத்து அனுப்புங்க ma'am nuts fruits சு அந்த மாதிரி healthy foods சா குடுங்க எதுவும் வந்து snacks மாதிரிலா எதுவும் குடுக்க வேண்டாம். சேரி okay ma'am குடுக்குறேன். ஆஹ் வீட்ல கொஞ்சம் அப்பொ அப்போ பாத்துக்கோங்க எப்படி இருக்காங்க எழுத வைக்கிறது மத்தபடி இந்த activities லா சொல்லி குடுக்குறது one two three லா வந்து அவுங்களுக்கு இப்போ one to twenty வந்துட்டோம் நாங்க wordings ல, ஆனா, வந்து one to ten தான் எழுதுறாங்க எல்லாரும் இப்ப exam வர போகுது next exam முக்கு வந்து one to twenty எழுதணும்.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 அதனால அவுங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து observe ஆகாது நீங்க வீட்ல உட்காரவச்சு தனி தனியா ஒருத்தரா சொல்லி குடுக்கணும்.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

Colouring கும் அதே மாதிரி வந்து, colouring பண்ணும்போது அதே மாதிரி வந்து அந்த அளவுக்கு வந்து அவனுக்கு பொறுமை இல்ல அப்படியே அவன் கிறுக்கி தள்ளிட்டு போயிடுறான், அழகா உட்காந்து பண்ணனும் அது கொஞ்சம் practice குடுங்க வீட்ல இருக்கும் போது colour book வாங்கி, Crayons வாங்கி குடுத்து கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு colour பண்ண வைங்க பொறுமையா.

Term fees இப்போ next month த் ஆஹ் கட்டுற மாதிரி இருக்கும் ma'am. சேரி சேரி okay ma'am. Okay ma'am and then வெறும் வேற வேற ஏதாவது extra curricular activities கு எதுவும் fees payment எதுவும் இருக்குங்களா இல்ல அதுலைய information சொல்லிடுவின்களா? Actual லா இங்க வந்து extra curricular activities மாதிரி தனியா எதுவும் classes கிடையாது நீங்க சேக்கனும்னா வந்து வெளிய தான் சேக்கணும் ma'am.

Sports day வருது annual day வருது அந்த மாதிரிலா வருதுன்னா நாங்க dance சு இல்லன்னா வேற ஏதுன்னா drama அந்த மாதிரிலா competition ல நாங்களே சொல்லி குடுத்தோம் அவுங்கள practice பண்ணுவோம். But தனியா நீங்க வேற எதுனா curicular activities ல போடணும் singing, dancing அந்த மாறிலா போடணும்னா நீங்க வெளில தான் ma'am பாக்கணும்.